சைடுல நிறைய மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க.

சுத்தியு நறையா வீடு எல்லாமே வந்து இருக்கு.

பாரதியார் யுனிவர்சிட்டில இருந்து எதோ ஒரு நோட்டிஸ் வந்து அங்க கரண்ட் கம்பத்து மேல ஒட்டிருக்காங்க.

சாமி செல வந்து கோல்டன் கலர் ல இருக்கு.

இவர் வந்து மாஸ்க்கு கிளவ்ஸ் எல்லாமே வந்து போட்ருக்காங்க.

நெறைய கொழந்தைங்க கூட இந்த போட்டோல இருக்காங்க.

நெறய தென்ன மரம் எல்லா வீட்ட சுத்தி இருக்கு.

இதுல பெரிய ப்ளூ கலர்ல கேட்டு போட்டுருக்காங்க.

கோல்டன் கலர்ல வந்து விநாயகர் வச்சிருக்காங்க.

சிமெண்ட் வந்து மணல் மாரி குமிச்சு வச்சிருக்காங்க.

பக்கத்தில் ஒரு பங்களா மாரி ஒரு வீடு வந்து இருக்கு.

ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து போட்ருக்காங்க.

கடக்குள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வர திங்ஸ் மாதிரி இருக்கு.

வெளில வந்து ஐஸ் கிரீமு காபி போர்ட்லா வந்து வெச்சிருக்காங்க.

பின்னாடி வந்து அதோட ஓனர் வந்து நடந்து வந்துட்டிருக்காங்க.

ஒரு பில்டிங்க்கு முன்னாடி நெறையா வெகிக்கல்ஸ் எல்லாமே நிக்குது.

நறையா புல் எல்லாமே கீழ வந்து நட்டு வச்சிட்டிருக்காங்க.

இத வந்து ஒரு பாட்டி வந்து கிளீன் பண்ணிட்ருக்காங்க.

ரைட் சைடுல அம்பேத்கர் ஃபோட்டோவு லெப்ட் சைடுல அப்துல்கலாம் ஃபோட்டோ வெச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு பேக் சைடுல சில்ட்ரன்ஸ் எல்லா வந்து செடி நெட்டு வெச்சுட்டு இருக்காங்க.

இது வந்து தேசியக்கொடிதா வந்து இந்த சர்சு ல ஏத்திருக்காங்க.